பெர்ல் ல் அரே Functionகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பெர்ல் ல் அரே functionகளான 000011 000010 புஷ் பாப் shift அன்ஷிஃப்ட் ஸ்ப்ளிட் ஸ்ப்ளைஸ் மற்றும் ஜாயின் சோர்ட் க்யூவ் இங்கே நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துவேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் டேட்டா Structureகள் மற்றும் Arrayகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் Commentகள் loopகள் மற்றும் கண்டிஷனல் statementகள் குறித்தும் தெரிந்திருப்பது நன்று
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் காணவும்
பெர்ல் சில உள்ளடங்கிய பங்ஷன் களை தருகிறது இந்த functionகள் அரே ல் பல்வேறு செயல்பாடுகளை செயல்படுத்தும் முதலில் ஒரு அரே ன் கடைசி இருப்பில் இருந்து elementகளை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் நீக்குவது என்று கற்போம்
இது பின்வருமாறு செய்யப்படுகிறது புஷ் பங்ஷன் ஒரு அரே ன் கடைசி இருப்பில் ஒரு எலிமெண்ட் ஐ சேர்கிறது பாப் பங்ஷன் ஒரு அரே ன் கடைசி இருப்பிலிருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்குகிறது ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி புஷ் மற்றும் பாப் functionகள்பற்றி அறிவோம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் பெர்லாரே டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் பெர்லாரே டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும்
திரையில் காட்டப்படும் கோடு ஐ டைப் செய்க இங்கே நீளம் 3 உடன் உள்ள ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
புஷ் பங்ஷன் இந்த அரே ன் கடைசி இருப்பில் ஒரு எலிமெண்ட் ஐ நுழைக்கும் அதாவது 3 க்கு பின் அதே சமயம் பாப் பங்ஷன் அந்த அரே ன் கடைசி இருப்பிலிருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்கும்
இங்கே அந்த அரே ல் இருந்து 4 நீக்கப்படும்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
புஷ் பங்ஷன் 2 ஆர்குமென்ட் களை ஏற்கிறது புஷ் பங்ஷன் க்கான முதல் ஆர்குமென்ட் ஒரு எலிமெண்ட் ஐ நாம் எதில் சேர்க்கிறோமோ அந்த அரே
இரண்டாம் ஆர்குமென்ட் அந்த அரே னுள் நாம் சேர்க்க வேண்டிய எலிமெண்ட்
பாப் பங்ஷன் ன் சின்டாக்ஸ் பின்வருமாறு பாப் பங்ஷன் ஒரே ஒரு ஆர்குமென்ட் ஐ ஏற்கிறது இது எதில் எலிமெண்ட் நீக்கப்பட வேண்டுமோ அந்த அரே ஆகும்
குறிப்பு இந்த இரு functionகளும் ஒரு அரே ன் கடைசி இருப்பில் வேலைசெய்கின்றன
பாப் பங்ஷன் மூலம் நீக்கப்படும் எலிமெண்ட் ஐ மற்றொரு வேரியபிள் னுள் பெற்றுக்கொள்ளலாம்
அதற்கான சின்டாக்ஸ் variable ஸ்பேஸ் ஸ்பேஸ் பாப் அடைப்புகளில் myArray இப்போது டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குக
டைப் செய்க பெர்ல் பெர்லாரே டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக டெர்மினலில் உள்ளது போல் வெளியீடு உள்ளது
இப்போது ஒரு அரே ன் முதலாவது இருப்பில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ எவ்வாறு நீக்குவது மற்றும் சேர்ப்பது என காண்போம்
அன்ஷிஃப்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி இதை செய்யலாம் இது ஒரு அரே ன் முதலாம் இருப்பில் ஒரு எலிமெண்ட் ஐ சேர்க்கிறது shift பங்ஷன் ஒரு அரே ன் முதல் எலிமெண்ட் ஐ நீக்குகிறது
ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இதை புரிந்துகொள்ளலாம்
நான் ஏற்கனவே உருவாக்கிய பெர்லாரே டாட் பிஎல் பைல் ஐ திறக்கிறேன்
திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
அன்ஷிஃப்ட் பங்ஷன் ஒரு எலிமெண்ட் ஐ முதலாம் இருப்பில் அதாவது 1 க்கு முன் நுழைக்கும் shift பங்ஷன் முதலாம் இருப்பில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்கும்
இங்கே பூஜ்ஜியம் நீக்கப்படும்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
அன்ஷிஃப்ட் பங்ஷன் இரு ஆர்குமென்ட் களை ஏற்கிறது முதலாம் ஆர்குமென்ட் எதில் ஒரு எலிமெண்ட் ஐ சேர்கிறோமோ அந்த அரே இரண்டாம் ஆர்குமென்ட் அந்த அரே ல் சேர்க்கப்பட வேண்டிய எலிமெண்ட் shift பங்ஷன் ஒரே ஒரு ஆர்குமென்ட் ஐ ஏற்கிறது அது எதில் இருந்து எலிமெண்ட் நீக்கப்பட வேண்டுமோ அந்த அரே
குறிப்பு இந்த இரு functionகளும் அரே ன் முதல் இருப்பில் வேலைசெய்கின்றன
shift பங்ஷன் ஆல் நீக்கப்படும் எலிமெண்ட் ஐ ஏதேனும் வேரியபிள் ல் பெறலாம்
அதற்கான சின்டாக்ஸ் variable ஸ்பேஸ் ஸ்பேஸ் shift அடைப்புகளில் myArray பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க
பெர்ல் பெர்லாரே டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக
டெர்மினலில் வெளீயிடு காட்டப்படுகிறது
இப்போது அரே ன் குறிப்பிட்ட ஒரு இருப்பில் இருந்து எவ்வாறு ஒரு எலிமெண்ட் ஐ நீக்குவது என காண்போம் ஸ்ப்ளைஸ் பங்ஷன் அரே ன் ஒரு குறிப்பிட்ட இருப்பில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்குகிறது
இந்த பங்ஷன் ஆல் திருப்பப்படும் மதிப்பு
நீக்கப்பட்ட elementகளின் அரே ஆகும்
ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இதை புரிந்துகொள்வோம்
நான் ஏற்கனவே உருவாக்கிய பெர்லாரே டாட் பிஎல் பைல் ஐ திறக்கிறேன்
திரையில் காட்டப்படும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
எங்கிருந்து எலிமெண்ட் களை நீக்க வேண்டுமோ அந்த இண்டெக்ஸ் ஐயும் அதிலிருந்து எதுவரை elementகளை நீக்க வேண்டுமோ அந்த ஆஃப்செட் ஐயும் தரவேண்டும் இங்கே elementகள் 5 மற்றும் 6 நீக்கப்படும்
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பெர்லாரே டாட் பிஎல் எண்டரை அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுகிறது இப்போது Arrayகளின் மற்ற சில உள்ளடங்கிய functionகளை காண்போம் ஸ்ப்ளிட் பங்ஷன் ஒரு குறிப்பிட்ட டெலிமிட்டர் ல் ஒரு ஸ்ட்ரிங் ஐ பிரிக்க பயன்படுகிறது இந்த பங்ஷன் ஆல் திருப்பப்படும் மதிப்பு ஒரு அரே ஆகும்
இந்த அரே ன் elementகள்
அந்த ஸ்ட்ரிங் ல் இருந்து பிரிக்கப்பட்ட பகுதிகள் ஆகும் ஜாயின் பங்ஷன் ஒரு குறிப்பிட்ட டெலிமிட்டர் ஐ பயன்படுத்தி ஒரு அரே ன் elementகளை சேர்கிறது சேர்க்கப்பட்ட elementகளின் ஒரு ஸ்ட்ரிங் ஐ இது திருப்புகிறது சோர்ட் பங்ஷன்
அகரவரிசைஎண் வரிசையில் ஒரு அரே ஐ வரிசைப்படுத்துகிறது
க்யூவ் பங்ஷன் ஒரு காலி இடத்தால் பிரிக்கப்பட்ட வார்த்தைகளின் ஒரு அரே ஐ திருப்புகிறது இப்போது ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இந்த அனைத்து functionகளையும் புரிந்துகொள்வோம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் அரேஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் பின் எண்டரை அழுத்துக திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
இங்கே வேரியபிள் ஸ்ட்ரிங் ன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அரே ன் ஒரு எலிமெண்ட் ஆக மாறும் இங்கே நியூவரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் ம் காமா ஆல் சேர்க்கப்படும்
சோர்ட் பங்ஷன் ஒரு அரே ன் elementகளை அகர வரிசையில் வரிசைப்படுத்தும்
க்யூவ் பங்ஷன் காலி இடத்தால் பிரிக்கப்பட்ட வார்த்தைகளின் ஒரு அரே ஐ உருவாக்கும்
ஒவ்வொரு பங்ஷன் ஐயும் புரிந்துகொள்வோம் ஸ்ப்ளிட் பங்ஷன் இரு argumentகளை ஏற்கிறது
முதல் ஆர்குமென்ட் எதனால் ஸ்ட்ரிங் பிரிக்க பட வேண்டுமோ அந்த டெலிமிட்டர் ஆகும் இரண்டாவது பிரிக்கப்பட வேண்டிய ஸ்ட்ரிங் ஆகும்
Delimiterகளை பார்வார்ட் ஸ்லாஷ் ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள்களில் குறிப்பிடலாம் ஜாயின் பங்ஷன் இரு argumentகளை ஏற்கிறது
முதலாவது எதனால் அரே elementகள் சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த டெலிமிட்டர் ஆகும்
இரண்டாவது அந்த அரே
Delimiterகள் ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள்களில் குறிப்பிடப்படலாம் சோர்ட் பங்ஷன் ஒரே ஒரு ஆர்குமென்ட் ஐ ஏற்கிறது அது அந்த வரிசைப்படுத்தப்பட வேண்டிய அரே
க்யூவ் பங்ஷன் காலி இடத்தால் பிரிக்கப்பட்ட ஒரு அரே ன் வார்த்தைகளை திருப்புகிறது க்யூவ் ஐ பயன்படுத்தி எழுதப்பட்டிருந்தால் மேற்கோள்களில் அந்த வார்த்தையை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் அரேஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுகிறது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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்